ஜாவா ல் அரித்மெட்டிக் Operationகள் குறித்த tutorialக்கு நல்வரவு
இதில் கற்க போவது அரித்மெட்டிக் Operationகளான கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மற்றும் அவற்றை பயன்படுத்துதல்
இதற்கு பயனாவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37
இந்த டியூட்டோரியல் ஐ தொடர உங்கள் கணினியில் எக்லிப்ஸ் ஐ நிறுவியிருக்க வேண்டும் மேலும் எக்லிப்ஸ் ல் பைல் ஐ உருவாக்க சேமிக்க இயக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் தளத்தில் காணவும்
இங்கே operatorகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் கணித செயல்பாடுகள் உள்ளன கூட்டலுக்கு கூட்டல் குறி கழித்தலுக்கு கழித்தல் குறி பெருக்கலுக்கு நட்சத்திரம் வகுத்தலுக்கு முன்சாய்வு குறி அவை ஒவ்வொன்றையும் விரிவாக காணலாம்
இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி codeக்கான அமைப்பும் உள்ளன அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் என்ற கிளாஸ் ஐ உருவாக்கி அதில் மெயின் மெத்தோட் ஐ சேர்த்துள்ளோம்
சில variableகளை சேர்ப்போம்
இன்ட் எக்ஸ் 5 இன்ட் ய் 10 இன்ட் ரிசல்ட் எக்ஸ் மற்றும் ய் ஆப்பரண்ட்ஸ் ஆகும்
ரிசல்ட்
செயல்பாட்டின் வெளியீட்டைச் சேமிக்கும்
அவற்றைக் கூட்டி முடிவை அச்சடிப்போம்
Result xy சிஸ்டம்
பிரின்ட்ல்ன் parantesisனுள் ரிசல்ட் கன்ட்ரோல் ஸ் ஐ அழுத்தி சேமித்து கன்ட்ரோல் ப்11 ஐ அழுத்தி இயக்குக கூடுதலின் வெளியீடு சேமிக்கப்பட்டு மதிப்பு அச்சடிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது மதிப்புகளை மாற்றலாம்
x75y 15 சேமித்து இயக்குக அதற்கேற்றவாறு வெளியீடு மாறியிருப்பதைக் காணலாம் இப்போது எதிர்மறை மதிப்புகளை முயற்சிக்கலாம்
ய் 25
சேமித்து இயக்குக 75 பிளஸ் 25 ன் வெளியீடு அச்சடிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது கழித்தலை முயற்சிக்கலாம்
ய் 5
xy ஐ x ய் ஆக்குக சேமித்து இயக்குக 75 5 ன் வெளியீடு அச்சடிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது பெருக்கலை முயற்சிக்கலாம்
மைனஸ் ஐ அஸ்டெரிஸ்க் ஆக்குக சேமித்து இயக்குக அஸ்டெரிஸ்க் ஐ பயன்படுத்தி பெருக்கமுடியும் என காணலாம் 755
இப்போது வகுத்தலை முயற்சிக்கலாம்
அஸ்டெரிஸ்க் ஐ நீக்கி ஸ்லாஷ் ஐ இடுக சேமித்து இயக்குக எதிர்பார்த்த வெளியீட்டைக் காணலாம்
இப்போது எதிர்பார்த்த முடிவு தசம எண்ணாக இருக்கும்போது என நடக்கிறது என காணலாம் 5 ஐ 10 ஆக்குக முடிவு 75ஆக இருக்க வேண்டும்
எனவே ரிசல்ட் ஐ புளோட் ஆக மாற்றுவோம்

இதை சேமித்து இயக்குவோம் எதிர்பார்த்த முடிவு 75 ஆக இருந்தாலும் பெறும் வெளியீடு 70 என காண்க ஏனெனில் வகுத்தலில் ஈடுபடும் இரு operandகளும் இன்டிஜர்ஸ்
ய் ஐ புளோட் ஆக்குவோம்
y10f சேமித்து இயக்குக
இப்போது எதிர்பார்த்த முடிவைக் காணலாம்
எதிர்பார்த்த முடிவு புளோட் ஆக இருக்க எதிர்பார்த்த வெளியீட்டைப் பெற அதில் ஒரு ஆப்பரண்ட்
புளோட் ஆக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்துக
இப்போது ஒன்றுக்கும் மேற்ப்பட்ட operatorகள் இருப்பின் நடப்பதைக் காணலாம்
அனைத்து operandகளையும் நீக்குக இன்ட் result 84 2
சேமித்து இயக்குக வெளியீடு நாம் எதிர்பார்த்தது இப்போது மைனஸ் ஐ ஸ்லாஷ் ஆக மாற்றுவோம் இப்போது கூடுதல் வகுத்தலுக்கு முன் நடைப்பெற்றால் வெளியீடு 6 ஆக இருக்கும் அல்லது வகுத்தல் கூடுதலுக்கு முன் நடைப்பெற்றால் அது 10 ஆக இருக்கும் இயக்கி வெளியீட்டைக் காண்போம்
பார்ப்பதுபோல கூடுதலுக்கு முன் வகுத்தல் நடைப்பெற்று வெளியீடு 10
ஏனெனில் வகுத்தல் ஆப்பரேட்டர் ஆனாது கூட்டல் operatorஐ விட அதிக முன்னுரிமைக் கொண்டுள்ளது
அச்சமயங்களில் முன்னுரிமையை மீற வேண்டுமெனில் parenthesesகளை பயன்படுத்துகிறோம்
parenthesesகளை சேர்ப்பதன் மூலம் வகுத்தலுக்கு முன் கூட்டலை செய்ய ஜாவா க்கு அறிவுறுத்துகிறோம்
இப்போது பைல் ஐ இயக்குவோம்
கூட்டல் முதலில் செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த வெளியீடு 6 ஐ காண்கிறோம்
விதிப்படி செயல்பாடுகளின் வரிசை தெளிவாக இல்லையெனில் paranthesisகளை பயன்படுத்த நினைவில் கொள்க
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றது ஜாவா ல் அடிப்படை கணித செயல்பாடுகளை எவ்வாறு செயல்படுத்துவது ஆப்பரேட்டர் முன்னுரிமை மற்றும் அதை மீறுதல் பயிற்சியாக மாடுலோ ஆப்பரேட்டர் என்றால் என்ன எனவும் அது என்ன செய்கிறது எனவும் கண்டறிக மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
000839 000844 மேலும் விவரங்களுக்கு 1